இது பாக்கறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதி இருக்கு அங்கங்க கிளவ்ட்ஸ்ஸெல்லா ஒயிட் கலர்ல இருக்கு.

இந்த ஹால் ஃபுல்லாவே ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

நின்னுட்ருக்காரு இந்த சலூனுக்குள்ள நெறைய திங்ஸெல்லா அரேஞ்ச் பண்ணி வெச்சுருக்காங்க.

இந்த அபார்ட்மெண்ட்க்கு முன்னாடி தண்ணி எல்லா தேங்கி பாச புடிச்சி கெடக்குது.

ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டுருக்கான்.

இது பாக்குறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதி இருக்கு.

இது பாக்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதி இருக்கு.

பாக்றதுக்கு ஒரு ஷாப் மாதி இருக்கு இந்த ஷாப்ல நெறைய சேரீஸ் எல்லா நீட்டா ரேக்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

இது பாக்க ஒரு பெரிய ஷாப் மாதிருக்கு கீழ நறைய ட்ரஸ் ஷாப்பல்லா இருக்கு.

இதே மாதி கொஞ்ச ஷாப் எல்லா இருக்கு.

ஷாப்க்கு என்ட்ரன்ஸ்ல நறையா கார் எல்லா பார்க் பண்ணிருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஆபீஸ் மாதி இருக்கு.

இங்க என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லாவே கிரீனிஷ்ஷா நெறைய பில் எல்லா வளந்துருக்கு.

முன்னாடியே ஒரு குதிரையோட செல வெச்சிருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு வீடு மாரி இருக்கு இந்த வீட்ல மூணு ப்ளோர் இருக்கு.

ஒரு பிரிட்ஜ் இருக்கு கிச்சன்க்கான தேவையான திங்ஸ்ஸெல்லா வெச்சிருக்காங்க.

இங்க நெறைய பேரு எல்லாருமே உக்காந்துருக்காங்க கொஞ்ச பேரு நின்னுட்ருக்காங்க.

வாழப்பழோ அந்த மாதி நெறையா திங்ஸ் எல்லா வெச்சிருக்காங்க.

இதுல வெல்கம் த ஸ்மார்ட் வொர்க் ஷாப் அப்டின்னு போட்ருக்காங்க.

பாக்கற்துக்கு ஒரு ஷாப் மாதி இருக்கு இந்த ஷாப்ல நெறைய லைட்ஸ்ஸெல்லா சீலிங் லைட்ஸ்ஸெல்லா ஆன்ல இருக்கு.

முன்னாடி ஃபுல்லாவே தோட்டமாதிருக்கு எதோ வெளச்சல் போட்ட மாதிருக்கு.

இ ஷெட்ல ஒய்ட் வித் ப்ளூ பலூன்ஸ்ஸால டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

இங்க கொஞ்சோ பேப்பர்ஸ்ஸெல்லா போட்டு வெச்சுருக்காங்க.

சோஃபா வெச்சிருக்காங்க அது ப்ளூ கலர்ல இருக்கு.

இது பாக்க ஒரு காம்ப்ளக்ஸ் மாதி இருக்கு மேல போட்ல காம்ப்ளக்ஸ்ன்னு எழுதிருக்காங்க.

பாக்குறதுக்கு ஒரு பெரிய வீடு மாதி இருக்கு. நறைய கார் எல்லா முன்னாடியே பார்க் பண்ணிருக்காங்க.

சூப்பர் மார்க்கெட்குள்ள ரெண்டு பேர் நின்னு பேசிட்ருக்காங்க ஒருத்தர் பிளாக் ஷர்ட் போட்ருக்காரு இன்னொருத்தரு ஒயிட் ஷர்ட் போட்ருக்காரு.

மேல வானோ ஃபுல்லா ஒயிட் கலர்ல ரொம்போ மிஸ்ட்டியா இருக்கு.

எல்லா திங்ஸ்யு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த சைடுல நறையா ஃபெவிகோல் கம் அந்த மாதி எல்லா வெச்சிருக்காங்க.

நெறையா பெரிய பெரிய ப்ளூ பேஸ்கெட்ஸ் வெச்சு வொர்க் பண்ணிட்ருக்காங்க.

வெளிய ஒரு ஆறு பேர் நின்னு போட்டோ எடுத்துட்ருக்காங்க.

அதுக்கு வெளிய ஒரு மெயின் ரோட் ஜாயிண்ட் ஆகுது.

ஒரு ஜன்னல் இருக்கு அதுல கிரீம் கலர் ஸ்கிரீன் போட்ருக்காங்க.

இது நைட்ல நடக்கிற மாதி‌ இருக்கு.

இந்த ஃபங்ஷன்ல ஸ்டேஜ்ஜு ஸ்கிரீன்னு எல்லாமே ஒயிட் வித் பிங்க் கலர்ல டெக்கரேட் பண்ணியிருக்காங்க.